சி மற்றும் c plus பிளஸ் ல் டோக்கன்ஸ் பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த tutorial லில் டோக்கன்ஸ் ஐ எவ்வாறு வரையறுத்து பயன்படுத்துவது என கற்போம் இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம் சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் க்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461
ஒரு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் டோக்கன் என்பது டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் மற்றும் ஐடென்டிஃபயர்ஸ் க்கான ஒரு பொதுவான வார்த்தை
நம் புரோகிராம் உடன் ஆரம்பிக்கலாம் எடிட்டர் ல் ஏற்கனவே கோடு ஐ எழுதியுள்ளேன் அதை திறக்கிறேன்
பைல் பெயர் டோக்கன்ஸ் c என்பதை கவனிக்கவும் இந்த புரோகிராம் ல் வேரியபிள்ஸ் ஐ இனிஷியலைஸ் செய்து அதன் மதிப்புகளை அச்சிடுவோம் கோடு ன் விளக்கத்தைப் பார்ப்போம்
இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே இன்ட் என்பது கீவர்ட் கீவர்ட்ஸ் ன் பொருள் கம்பைலர் க்குத் தெரியும்
ஆ என்பது இன்டிஜர் வேரியபிள் இதற்கு மதிப்பு 2 ஐ அசைன் செய்கிறோம் இதுதான் இனிஷியலைசேஷன் எனப்படும்
வேரியபிள் க்கு மதிப்பு அசைன் செய்யபடவில்லை எனில் அது வேரியபிள் டிக்ளரேஷன் எனப்படும்
இங்கே ப் என்பது கான்ஸ்டன்ட்
ப் க்கு மதிப்பு 4 ஐ அசைன் செய்து அதை இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
ரீட் ஒன்லி வேரியபிள் ஐ உருவாக்க கான்ஸ்ட் கீவர்ட் பயன்படுகிறது கீவர்ட்ஸ் மற்றும் கான்ஸ்டன்ட் பற்றி மேலும் அறிய ஸ்லைடு களுக்குத் திரும்புவோம் கீவர்ட்ஸ் என்பது மாற்றமுடியாத நிலையான பொருளைக் கொண்டிருக்கும் கீவர்ட்ஸ் ஐ வேரியபிள் பெயராக பயன்படுத்த முடியாது சி ல் 32 கீவர்ட்ஸ் உள்ளன அவற்றில் சில ஆட்டோ பிரேக் கேஸ் சார் கான்ஸ்ட் டிஃபால்ட் எனும் எக்ஸ்டர்ன் கான்ஸ்டன்ட்ஸ் என்பவை நிலையான மதிப்புகள்
program ன் இயக்கத்தின் போது அவை மாறாது
இரண்டு வகை கான்ஸ்டன்ட்ஸ் உள்ளன நியூமெரிக் கான்ஸ்டன்ட்ஸ் மற்றும் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்
புரோகிராம் க்குப் போகலாம்
இங்கே புளோட் என்பது வேரியபிள் சி ன் டேட்டா டைப்
மதிப்பு 15 உடன் இதை அசைன் செய்துள்ளோம் டேட்டா டைப் என்பது சில விதிகளுடன் கூடிய வரையறுக்கப்பட்ட மதிப்புகளின் தொகுப்பு ஆகும் இங்கே ட் என்பது வேரியபிள் சார் மற்றும் சிங்கில் கோட்ஸ்
நாம் கேரக்டர் ஐ பயன்படுத்துகிறோம் என்கின்றன
எனவே ட் என்பது மதிப்பு ஆ ஐ சேமிக்கும் கேரக்டர் வேரியபிள் இன்ட் டபிள் புளோட் மற்றும் சார் ஆகியவை டேட்டாடைப்ஸ் என தெரிகிறது
ஆ சி மற்றும் ட் ஆகியவை வேரியபிள்ஸ் slideகளுக்கு வருவோம்

இப்போது வேரியபிள்ஸ் ஐ பார்ப்போம்
வேரியபிள் என்பது டேட்டா பெயர்
இது டேட்டா மதிப்பை சேமிக்கப் பயன்படுத்தபடலாம்
மதிப்புகள் புரோகிராம் இயங்கும் போது மாறலாம்
வேரியபிள் ஐ பயன்படுத்துமுன் அதை டிக்ளேர் செய்ய வேண்டும் வேரியபிள்ஸ் க்கு அர்த்தமுள்ள பெயர்களைக் கொடுக்கவும் உதாரணமாக ஜான் மார்க்ஸ் சும் போல நம் புரோகிராம் க்கு வருவோம்
இங்கே பிரின்ட்ஃப் என்பது பங்ஷன் க்கான ஐடென்டிஃபையர் பெயர் slideகளுக்கு வருவோம்
ஐடென்டிஃபயர்ஸ் ஐ பார்க்கலாம்
ஐடென்டிஃபயர்ஸ் என்பவை யூசர் டிஃபைண்ட் பெயர்கள் ஐடென்டிஃபையர்
எழுத்துக்களையும் எண்களையும் கொண்டவை மேல்நிலை மற்றும் கீழ்நிலை எழுத்துகளும் அனுமதிக்கப்பட்டவை முதல் கேரக்டர்
அல்பாபெட் அல்லது அண்டர்ஸ்கோர் ஆக இருக்க வேண்டும்
நம் programக்கு வருவோம் இங்கே வேரியபிள்ஸ் மற்றும் கான்ஸ்டன்ட்ஸ் ஐ இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
அவற்றை அச்சிடுவோம் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
சேவ் ஐ சொடுக்கவோம்
புரோகிராம் ஐ இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும் கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி tokensசி o டோக் பின் Enter செய்க எக்ஸிக்யூட் செய்ய எழுதுக tok வெளியீடு காட்டப்படுகிறது தசம புள்ளிக்கு பின் 6 மதிப்புகள் உள்ளதைப் பார்க்கலாம் மேலும் இங்கே இரு மதிப்புகள் உள்ளன இது எப்படி என கண்டுபிடிப்போம்
புரோகிராம் க்கு வருவோம்
இது ஏனேனில் இங்கே இருப்பது 2f
தசம புள்ளிக்கு பிறகு இரு மதிப்புகளை மட்டுமே அச்சிட முடியும் என இது காட்டுகிறது இங்கே மூன்று தசம இடங்களுடன் எனக்கு வெளியீடு வேண்டும் அதற்கு1602f ஐ1603f ஆக மாற்றுவோம் சேவ் ஐ சொடுக்கவும் டெர்மினல் க்கு சென்று முன்போல கம்பைல் செய்து இயக்குவோம் தசம புள்ளிக்கு பின் 3 மதிப்புகள் இருப்பதைக் காணலாம் இப்போது இதே புரோகிராம் ஐ C ல் இயக்குவோம் புரோகிராம் க்கு வருவோம் இங்கே சிலவற்றை மாற்றபோகிறேன் முதலில் shiftctrls ஐ ஒருசேர அழுத்தவும் பைல் ஐ cpp எக்ஸ்டென்ஷன் உடன் சேமிக்கவும்
சேவ் ஐ சொடுக்கவும் ஹெடர் பைல் ஐ அயோஸ்ட்ரீம் என மாற்றுவோம யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்த்து சேவ் ஐ சொடுக்கவும்
ஒரு வரியை பிரின்ட் செய்ய C ல் கவுட் பங்ஷன் பயன்படுத்துவதால் பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றவும் சியர்ச் போர் ஆண்ட் ரிப்ளேஸ் டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஐ சொடுக்கவும் இங்கே எழுதுக பிரின்ட்ஃப் ஓப்பனிங் பிராக்கெட் பின் இங்கே எழுதுக கவுட் இரண்டு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் எல்டிஎல்டி
ரிப்ளேஸ் ஆல் ல் சொடுக்கி குளோஸ் ல் சொடுக்கவும்
பார்மேட் ஸ்பெசிஃபையர் ந் நமக்கு தேவையில்லை அவற்றை நீக்குவோம்
காமா ஐ நீக்குவோம்
பின் இரண்டு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும்
சேவ் ஐ சொடுக்கவும்
குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்கவும் மீண்டும் இரண்டு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் இடுவோம் டபிள் கோட்ஸ் னுள் எழுதுக ந்
சேவ் ஐ சொடுக்கவும் புரோகிராம் ஐ இயக்குவோம்
டெர்மினல் வருவோம்
கம்பைல் செய்ய எழுதுக ஜி tokensசிபிபி ஒ டோக் 1 இங்கே டோக்1 உள்ளது ஏனெனில் பைல் tokensசி க்கான ஆட்புட் பாராமீட்டர் டோக் ஐ நான் ஓவர்விரைட் செய்யவிரும்பவில்லை
என்டர் செய்க இயக்க எழுதுக டோக்1
என்டர் செய்க வெளியீடு காட்டப்படுகிறது நாம் சந்திக்ககூடிய சில பொதுவான பிழைகளைப் பார்க்கலாம் புரோகிராம் க்கு வருவோம்
ப் க்கு புது மதிப்பு 8 ஐ அசைன் செய்கிறேன் என்போம்
சேவ் ஐ சொடுக்கி நடப்பதைப் பார்ப்போம் டெர்மினல் க்கு வருவோம்
ப்ராம்ப்ட் ஐ சுத்தம் செய்கிறேன் முன்பு போல கம்பைல் செய்வோம் tokensசிபிபி பைல் ல் வரி 7 ல் அசைன்மென்ட் ஒஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் ப் என்ற பிழையைப் பார்க்கிறோம்
புரோகிராம் க்கு வருவோம் இது ஏனெனில் ப் என்பது கான்ஸ்டன்ட்
கான்ஸ்டன்ட்ஸ் நிலையான மதிப்புடையவை புரோகிராம் இயங்கும்போது அவை மாறாது
அதனால் அது பிழை என சொல்கிறது
அதை சரிசெய்வோம் இதை நீக்குவோம்
சேவ் ஐ சொடுக்குவோம் மீண்டும் இயக்குவோம்
டெர்மினல் க்கு வருவோம் முன்போல கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆம் வேலைசெய்கிறது இப்போது மற்றொரு பிழையைப் பார்ப்போம் புரோகிராம் க்கு வருவோம்
இங்கே சிங்கில் கோட்ஸ் ஐ இட மறக்கிறேன் என்போம்
சேவ் ஐ சொடுக்கவும் எக்ஸிக்யூட் செய்வோம்
டெர்மினல் க்கு வருவோம்
முன்போல கம்பைல் செய்வோம் tokensசிபிபி பைல் ல் வரி 9 ல் ஆ வாஸ் நோட் டிக்ளேர்ட் இன் தே ஸ்கோப் என்ற பிழையைப் பார்க்கிறோம்
புரோகிராம் க்கு வருவோம்
ஏனெனில் சிங்கில் கோட்ஸ் னுள் வரும் எதுவும் கேரக்டர் மதிப்பாக கொள்ளப்படும்
இங்கே ட் ஐ கேரக்டர் வேரியபிள் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம்
பிழையை சரிசெய்வோம்
இங்கே வரி 9 ல் சிங்கில் கோட்ஸ் இடவும் சேவ் ஐ சொடுக்கவும்
இயக்குவோம் டெர்மினல் க்கு வருவோம் முன்போல கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆம் வேலை செய்கிறது ஸ்லைடுகளுக்கு வருவோம்
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது டேட்டா டைப்ஸ் உதாரணமாக இன்ட் டபிள் புளோட் வேரியபிள்ஸ் உதாரணமாக இன்ட் ஆ2 ஐடென்டிஃபயர்ஸ் உதாரணமாக பிரின்ட்ஃப் கான்ஸ்டன்ட் உதாரணமாக டபிள் கான்ஸ்ட் b4 இப்போது பயிற்சி எளிய வட்டியைக் கணக்கிட ஒரு சி புரோகிராம் எழுதுக
குறிப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ரேட் டைம் 100 இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மெயில் எழுதவும்